காரணம் வந்து என்னன்னா நம்மளுடைய வந்து உழைப்புதான் உழைச்சதுனாலதான் இப்ப இவ்வளவு மேல வந்து நம்ம உட்கார்ந்திருக்கோம் ஆமா இன்னைக்கு நான் உங்கள்ட்ட இப்ப பேசுறேன்னா நீங்க ஒரு business வச்சிருக்கீங்க achieve பண்ணிட்டீங்கன்னு சொன்னதுனாலதான் பேசுறேன் அதுக்காக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 சரிங்க ரோஷிணி நீங்க வந்து பாருங்க நான் உங்களுக்கு courier ல நாலு மணிக்கு அனுப்பிவிட்டு உங்களுக்கு வந்து நான் call பண்றேன்

நானும் வந்து எப்ப அந்த time free யா இருக்குன்னு பார்த்துட்டு பேசுறேன் okay வா okay நீங்களும் ஒரு சொல்லு ரெண்டு இடத்தில சொல்லுங்க இந்த மாதிரி

கண்டிப்பா அலாவுதீன் நான் எல்லார்ட்டையுமே சொல்றேன் நீங்க இன்னைக்கு அனுப்பிவிடுங்க நான் sample பாத்துட்டு சொல்றேன் okay வா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

பரவாயில்லை ரோஷிணி நானும் இந்த மாதிரி business circle லேயே கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டு இது பண்ணிடறேன்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

Hello மச்சான் கேக்குதாடா? என்ன பண்ற நா சும்மாத மச்சா bore அடிக்குது மச்சா உம் சாப்டேன்டா மச்சான் அஹ் news பாத்தியாடா அந்த ஸ்ரீமதினு ஒரு பொண்ணு அஹ் படுபாவிங்க அணியாயம்மா கொன்னுடாங்க மச்சா

ஆமா மச்சா, அந்த news ல அவுங்க அம்மா அழுத video பாத்தியா உம் மனசே ரொம்ப கஷ்டமாச்சி மச்சா நீ என்ன வேணாலும் நெனச்சுக்கோ உம் ஆஹ் ஆமா அந்த video ல அழுற video ல பாத்தேன் மச்சா இதான் எப்படி சொல்றது எனக்கு அந்த news அ பாத்தவுடனே என்னடா இப்டி ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு அப்டிண்டு உம் எந்த news பாலிமர் news அ ஆஹ் அதுல என்ன மச்சா போட்டாங்க சொல்லு?

ஆஹ் என்ன மச்சா சொல்ற ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் என்ன டா சொல்ற?

உம் உம் அந்த news தா மச்சா அந்த பாத்துட்டு news பாக்குற எண்ணமே போய்டுச்சு அந்த பொண்ணு அந்த பொண்ணே suicide பண்ணிக்குற மாதிரி சொல்லிக்குறாங்க மச்சா ஆனா பாத்தா அந்த பொண்ணு வந்து suicide பண்ணல இவுங்களே இது அந்த Education ல இருக்காங்க பாரு அவுங்க அவுங்க பண்ண தப்பாம் மச்சா எல்லா இப்போ ஒரு ஒரு உண்மையா வருது மச்சா news ல ஆஹ் அதுவும் correct தா அதுவும் அது வந்து அந்த video ல மச்சான news பாக்குறேன் நானு அந்த video ல பாத்தனு வச்சுக்கவே அந்த பாப்பா வந்து எழுதி வெளிய வருது மச்சா இவுங்க அஞ்சு மணிக்கலாம் செத்துட்டாங்க இப்ப அந்த news ல பாத்தின கீழ விழுந்த தடயமே எதுவுமே இல்லையாம் மச்சா இப்போ ஒருத்தர் வந்து மேல இருந்து கீழ குதிக்குறங்கான அவுங்ககிட்ட வந்து அவுங்க blood வரணும் அவ்லோ மேல இருந்து குதிச்சாங்க அப்படின்ட்டு blood எல்லாம் வந்து ஒரு ஒரு தடையாமே இல்ல டா அந்த மாதிரி பண்ணிருகாங்க

உம் சொல்லு உம் உம் என்ன ஆஹ்

ஆஹ் news ஆஹ் பாத்து பாத்து எனக்கே என்னடா இது நம்ம தமிழ்நாடனு ஆயிபோச்சு எல்லா இடத்துலையும் தண்ணி வந்து வந்து போயினுக்குது மச்சா எல்லாரும் கஷ்டபட்டுன்னு இருக்காங்க வீடு இல்லாம்ம ஏறி ல இப்போ ஏறி side ல வீடு கட்டுனவுங்க பார்த்தனா இப்போ road ல நின்னுட்டு இருக்காங்க மச்சா அந்த video ஆஹ் பாத்தேன் எனக்கே மனசு ஒரு மாதிரிஆகிருச்சி மச்சா

உம் உம் உம் ஆம்மா

நா பாத்தேன் அந்த இந்த side கள்ளக்குறிச்சி side ல ஒருத்தர் பஞ்சர் போடுறதுக்கு கண்டு பிடிசுருக்கறாம் டா அந்த பஞ்சர் பாத்தினா வச்சுக்கோய ஒரு time போட்டா அந்த இடத்துல பஞ்சரே ஆகாதாம் டா அந்த video ஆஹ் பாக்குறேன் news ல telecast பண்ணிகிற்றாங்க என்ன டா இது இப்டிலாம் கண்டுபிடிகுரான்கலாம் அப்டின்னு ஆயிப்போச்சு

அந்த இடத்துல மட்டும் பஞ்சர் ஆகாது மத்த இடத்துல ஆகும் அந்த இடத்துல மட்டும் ஆகாது அந்த வீடு இத்தைனைக்கும் பார்ரேன் அதுக்கு அந்த மாதிரி paste ஆஹ் கண்டுபிடிச்சது பாத்தேன்னா இவருதா ஒரு வயசான தாத்தா டா எனக்கே ஆச்சிரியம் ஆயிடுச்சு அந்த தாத்தா ஆஹ் பேட்டி எடுக்குறாங்க எப்ப இருந்து அந்த பஞ்சர்க்கு காசு எவ்வளவு தெரியுமா எள்ளவுனு நீ நினைகிறீங்க சொல்லு டேய் அஞ்சு ரூபா டா

அஹ் அது என்னனு தெரில்ல அந்த gum தான் கேட்டு இருக்காங்க எப்டி செய்ராங்க ஏது செய்ராங்கனுட்டு அது வந்து நா normal ஆ தான் use பண்றோம் செஞ்சு காமிகாங்கலம் ஆனால் அவர மாரி வந்து யாராலையும் பண்ண முடியலையாம் news ல பாத்தேன் நானு

ஆமா அத வந்து இடிக்க போறவங்க எல்லாம் செதிடுராங்கனு news ல பரபரப்பா போடுருந்தாங்க டா ஆஹ் இது ஒருத்தன் வந்து நான் start பண்ணிவஉள்ளத எழுதிகிறேன் காசு தரேன்னு சொன்ன வுடனே நா போறேன்னு சொல்லிடு போயிருக்கான் மச்சான் போனதும் அப்டியே செத்து போயிட்டான் மச்சான் அது என்னவா மச்சா இருக்கும்

ஆஹ் என்னடா சொல்ற?

அதான் இப்ப பாரேன் எப்டி news ல எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஹம் ஆமா எத பத்தி அந்த தஞ்சாஊர் கோவில் நான் கேள்வி பட்டதில்ல சொல்லு டா ஹம் உம் ஹம் ஆஹ்

ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் அப்போ ஆஹ் அது news ல வந்திச்சுன்னு சொன்னேல எந்த news ல வந்திச்ச? அஹ்

ஆஹ் ஆஹ் மேல சொன்னங்களோ

ஆஹ் அயோ எப்பா என்னடா இதுல news எல்லாம் நம்ம எப்படறா தெரிஞ்சிகிறது இந்த மாறிலா

நல்லதம்பி வந்திட்டு அந்த இத அரம்பிசாரு மச்சான் அந்த cricket match ஆ அரம்பிச்சாரு அவரு bating ஆடுனாறு bowling போட்டாரு சரியான எல்லாரும் சுத்தி பாத்திட்டு திடிருன்னு அந்த எடத்துக்கு அங்க வந்து அம்பது பேரு அறுபது பேரு வந்தாங்கடா அவரு வேளடுறாரு பாக்கனும்ன்னட்டு எனக்கா பாத்திட்டு அது எப்டி சொல்றது என்னடா இவ்ளோ கூட்டம் நா என்ன ஏதாசும் யாருக்காச்சும் அடி பற்றுச்சா அப்டின்னு பாத்தேன் அதுக்கு அப்றோ பாத்தா நம்ம திருபத்தூர் MLA batting ஆடிட்டு இருக்காரு அத அப்டியே போடங்க அஹ் news ல பாத்தேன் நானு என்னடா இது இந்த எடத்துல நா இருக்குற மாறி இருக்குது அப்டின்ட்டு அதுக்கு அப்ரோ தான் பாத்தா தெரிது இது நானே தான் அப்பிடினு எனக்கா ஒரு பக்கம் அப்டியே அப்டியே ஒரு ஒரு குசிய ஆகும் ஒன்னு தெரியுல news ல பாத்த வுடனே என்னடா நம்மள நம்மள போடங்கனு news ல அப்டிண்டு அது மாரி ஆயிடுச்சு எனக்குல பாத்திட்டு

ஆமா அத news ல போட்டுருந்தாங்க எந்த news ல போட்டுந்தாங்க அத? அஹ் அஹ்

என்ன என்னா சொல்றா இதெல்லாம் எந்த news ல போட்டாங்க ஹம் உம் ஆஹ் நேத்து நடந்த news பாத்து இருந்துக்கனுமே கார்த்தி நான் ல tension ஆகிட்டேன் டா டேய் அது என்ன இ இந்தியா தோதிருவங்கனு நினச்சேன் பாத்தா ஜெயிச்சிட்டு இருக்கான்கடா இவன் ஷ்ரேயஸ் அய்யரும் ஆஹ் அதுக்கு அப்ரோ அவரு பேரு என்ன அச்வின்னும் அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு குடுதிருகாங்கடா எனக்குன பாத்திட்டு யாரு நம்ம இந்தியாவா அப்டின்னு அந்த மாறி ஆயிடுச்சு

ஹம் ஆனா பாத்தா நல்ல வில்லையாடிருகான்க டா நல்லா மூணு wicket விழுந்திருந்தா இந்தியா தோத்திருக்கும் அந்த கடைசி winning scene ல இந்த நம்ம news ல பாகிஸ்தானுக்கும் இந்தியாக்கும் ஆடுனாங்களா அதுல அஸ்வின் ஒரு run அடிச்சு குடுத்திட்டு bat ஆ தூக்கிட்டு வருவாருள்ள அதே மாறி test ல அடிச்சு குடுத்திட்டு வறாரு அப்டியே அந்த news ல பாக்கணும் ஐயோ அப்டி ஒரு energy வரும்ல ஹம் ஹம் ஹம் அயோ இப்போ recent ஆ நேத்து நான் பாக்குறேன் news ஆ பாக்குரே எப்பா நீ எப்டி சொல்ல ஒரு tension ஆயிடுச்சு கார்த்தி bro அட இந்த கொரோன ரெண்டு கோடி பேருக்கு பரவிருக்காம்யா ஒரே நாள்ல மறுபடியும் lock down வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாரு வந்து mask போட்டு போங்கனு எல்லாம் வந்து health minister எல்லாம் சொல்லிட்டு இருக்காராம்

News ல பாத்தேன் அப்டியே மயக்கம் போட்டு விழுந்திருரங்கலாம்யா அது அந்த virus பேரு b seven virus ஆம்யா ஆஹ் அப்ப அது வேற இந்தியா நம்ம தமிழ் நாட்டுல குஜராத் ஒருத்தருக்கு வந்திருக்குது தமிழ்நாடு ஒருத்தருக்கு தமிழ்நாட்டுல யாருக்கும் வரல்ல ஆனால் வந்திட்டு இருக்குற மாரி வதந்தி கிளப்பிட்டு இருகாங்க ஆனால் Sun news ல ஆனால் பாத்தோம்ன confirm ஆயிட்டு இருக்குதுயா குஜராத் ஒருத்தருக்கு ஹைதராபாத் ஒருவருக்கு confirm ஆயிட்டுக்கு யா எனக்கு பாத்திட்டு என்னடா இது மறுபடியும் lockdown நிலமைல போயிடுவோம்மா அஹ் ஆஹ் ஆமா

இப்ப b seven virus ல வடிவம் எடுத்து வந்திருக்குதாம்யா இந்தியால அது news பாத்திட்டு எனக்கு மறுபடியும் lock down வருமா அப்டிண்டு ஒரு கஷ்டம் ஆகிருச்சு எனக்கு அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம்மா முழிச்சிட்டு இருக்குறேன் அதுவும் அது சீகிரம்மா பரவுதாம்யா news ல பாக்குறே நல்லதா நடந்து போயிடு இருக்காங்க திடிருன்னு பாத்தா மயக்கம் போட்டு விழுறாங்கயா அது மாறி test பண்ணதில்ல பாத்தேனா இந்தியால மறுபடியும் lock down போடுற chance இருக்கு நீ news பாத்தியா அந்த இப்ப சைனால இருந்து வர import எல்லாம் import export பண்றாங்களா அது எல்லாமே நிறுத்திட்டாங்க அது இப்ப சைனால தான அதிகம்மா பரவிட்டு வருது அதனால அதையும் நிறுத்திடாங்கயா

நா எல்லா news உம் பாப்பேன் வேல முடிச்சிட்டு வந்தா சாப்பாடு போட்டு ஒக்காருவேன் அப்ப பாத்தேனா நாபாட்டுக்கு எதாச்சு ஒன்னு பாத்துகிட்டு இருப்பேயா அப்ப தான் நிறையா தெரியும் நீ பாக்குறதே இல்லையா பாத்தா நீ சொல்லிருப்ப நீ பத்திருந்திருக்க மாட்ட ஆஹ் ஆஹ் என்ன ஆச்சு யா உம் இல்லையே நான் கேள்வி பட்டது இல்லையா இதுவரைக்கும் ஆஹ் எவ்ளோ point ல விட்டாங்க

ஆஹ் ஆஹ் யோய் இந்த IPL பாத்தியயா IPL ஏலம் எடுக்குறதுள்ள

News ல பாத்திய யா அதான் இந்த விசியத்த ஆஹ் ஆஹ் ஆஹ் ஹம் உம் உம் ஆஹ்

அஹ் அஹ் ஏன்யா காமெடி பண்ணிட்டு இருக்கா நீ வேற ஆமா நம்ம atleast ஒரு ரன்சீன் ஆச்சும் ஆடிருந்திருக்கனும்யா IPL போனோம்ன அஹ் காசு எல்லாம் கட்டுரது இல்ல உன் திறமை இருத்தா நீ உள்ள போலாம் ஆஹ் ஆஹ் ஆஹ்

ஆஹ் ஆமா ஆமா ஆமா

Correct தா bro நான் இல்லன்னு சொல்லல ஆஹ் ஆஹ் பாத்தியா யா first bose ல போட்டுருந்தாங்கள எனா

ஆஹ் ஆஹ் உம் உம் ஆமா அந்த பேனர் எல்லாம் கிழிச்சு போட்டுருந்தங்கள ஒரு சண்ட அத தான சொல்றா பாத்தேன் பாத்தேன் நானும் கூட ஆஹ் ஆஹ் ஆம ஆமா ஆமா Bro உன்கூட பேசினே time போறதே தெரில்ல Bro எனக்கு அத பாத்திய இத பாத்திய பேசி news ஆ பத்தி பேசியே time அ நம்ம முடிசிடோம் பாத்தியா அதான்யா சாப்டியா அப்றோம் சாப்டியா இல்லையா? உம் இப்பதான் நான் சாப்டு news பாக்கணும்போய்ட்டு சாப்ட்டே கூட பாப்பேன் சொல்ல முடியாது ஹம் உம் ஏன் என்னைய ஓடுது sun news ல ஆஹ்

ஆமா யா நா பாக்குறேன் அந்த news ல பாத்தா ஒரு line ல நின்னு இருகாங்க ஆஹ் ஆஹ் சரி bro எனக்கு ரெம்ப time ஆயிடுச்சு நான் அப்ரம்மா உங்க கிட்ட பேசட்டுமா எதும் தப்ப நினசிகாதிங் ஆஹ் சேரி bro வச்சிடட்டுமா okay bye

mam இப்ப வந்து நாங்க rent க்கு house பாத்திட்டு இருக்கோம் mam so இந்த ID வந்து வெப்சைட் ல இருந்து பாத்திட்டு உங்களுக்கு கால் பண்றோம் mam number வெப்சைட் ல இருந்து போட்டு Yes mam so எங்களுக்கு வந்து rent ல house வேணும் mam actually இப்ப நாங்க currently வந்து கோயம்புத்தூர் ல இருக்கோம் mam எங்களுக்கு சென்னை ல வந்து நாங்க college student so சென்னை ல வந்து எங்களுக்கு rent க்கு house வேணும் mam

ஆஹ் yes mam yeah mam ஆம் ஆமா mam மாங்காடு medical college அங்க தா mam படிக்குறோம் இல்ல mam actually வந்து நாங்க bachelors தான் இருக்கோம் mam okay ஹம் female mam So எங்களுக்கு வந்து அதுக்கு இது பண்ண மாரி house வேணும் mam அமோ mam உங்க கிட்ட அஹ் okay actually எந்த ~எந்த மாதிரி rental houses இருக்கு? mam Okay okay mam

Okay mam எவ்ளோ charge பன்றிங்க mam? hostel fees எவ்ளோ? mam mam புரில்ல mam thirteen K வருதா? ஒரு two sharing போகும் two sharing ல Okay okay one sharing க்கு தான் thirty K Okay mam actually kitchens இருக்குமா? இல்ல singles room மட்டுமே இருக்குமா? okay Okay okay mam இப்ப எப்டி food க்கு வந்து நாங்க fees pay பன்னும் போது அது கூட fees வருமா? இல்ல தனியா நாங்க pay பன்ற மாரி வருமா? mam Okay act~ actually எங்களுக்கு வந்து food உ வேணாம் அப்டினா எங்களுக்கு ஆதுல எதாவது fees okay நாங்க எப்படி food எடுத்தாலும் எடுக்காட்டியுமே நாங்க amount அந்த amount pay பன்னனுமா தானே? அஹ் okay mam இப்ப நா வந்து கொஞ்சம் இந்த girls இருகாங்க so அவங்க கிட்ட discuss பன்னனும். நா வந்து எல்லா details எல்லாமே வாங்கி வச்சிக்கிறேன் mam So வாங்கிட்டு நா எல்லா detail இது பன்னிட்டு எது எங்களுக்கு comfortable இருக்கு so நாங்க அது படி நாங்க choose பண்ணிக்குறோம் mam okay சரி இப்போ mam PG house சொல்லிருந்திங்கள அதுக்கு வந்த உம் one sharing னா வந்து thirty K ல mam Thirt~ ஆஹ் one three thirteen K so அதுல வந்து semi furnished furnished fully furnished okay fully furnished self cook~ cooking உம் available இல்ல mam Okay but ஹம் இதுல இந்த thirteen K வே including food க்கும் charge பன்னிடுவிங்கல mam okay then two sharing க்கு வந்து ten K Three sharing eight K இதுக்குமே including food தானே mam okay mam with is a without AC ஆ mam? mam actually எங்களுக்கு இப்ப two sharing ல AC வேணும்னா என்ன mam பண்றது? இப்ப நாங்க எடுத்திட்டு வந்து இப்ப actually இப்ப நாங்க எடுத்திட்டு வந்து use பண்ற மாதிரி இருந்தா mam அது allow பன்னுவிங்களா? Okay mam ஆஹ் okay mam புரியுது but ஒவ்வொருத்த parents வந்து allow பண்ண மட்டங்கள mam எல்லா parents ம் allow பன்ன மாட்டங்க எங்களுக்கு ன okay ஒரு four five members peoples இருக்காங்க so அவுங்களுக்கு என் students இருக்~ Okay mam இல்ல okay mam அப்டினா அவங்கலோட parents வந்து கேக்க சொன்னாங்க details

கூட so hostels ஆ கேக்குறாங்க இப்போ அவுங்க வந்து stay பண்ற மாறி இருந்தா இந்த two sharing அ வந்து அவுங்களுக்கு AC உ வந்து fix பண்ணி குடுக்குற மாறி எதாவுது arrange பண்ண முடியுங்களா mam? Okay fourteen K ஆகும் இல்ல mam so எங்க கிட்ட AC இருக்கு அதே எடுத்து வந்து நாங்க use பன்கிட்டு போகும்பொது எடுத்திட்டு போகும் போது எடுத்திட்டு போகுற மாதிரி ஒ Okay mam so நீங்க வேணாம் பேசி பார்த்துட்டு சொல்லலா

mam actually ஒ per head க்கு தா ஒ ten K அப்போ அப்போ okay okay அப்போ வந்து twenty K வருது mam இல்ல mam actually நாங்க twent~ twenty K pay பண்றோம்ல mam எங்களுக்கு என் mam நீங்க AC allow பண்ண கூடாது நீங்க வேணா management ல கேட்டு எதாவது எங்களுக்கு சொல்லுங்க mam Okay mam okay mam இப்ப okay இப்போ two sharing ஆ இருந்தாலுமே two BHK அந்த மாதிரி available ஆ இருக்கா mamtwo sharing க்கு? இல்ல ஒரே ஒரு room ல ரெண்டு இல்ல mam PG hostel ல mam இப்பம் two sharing கேக்குரீங்கள்ள ஒரு room லே ரெண்டு cot உ அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்குதா இல்ல தனித்தனி room இருக்கா? ஆஹ் three rooms okay இப்ப நாங்க fans எல்லாமே use பண்ணிக்கலாம்ல mam iron box அது எல்லாமமே இதுல வந்து use பணிக்கலாம்ல Okay mam okay mam okay இப்ப three sharing mam ல three sharing ல fan loose ஆ இருக்கு fan இருக்கா mam? three sharings ல Okay mam இப்ரோ okay mam இப்போ complaint எதாவது இருந்தா ஒடனே clear பன்னி குடுத்திடுவிங்களா mam? இப்ப immediate immediate clear பண்ணி குடுப்பிங்களா இல்ல ச் warning அந்த மாறி ஒ okay okay mam இப் Hostel ல வந்து floor க்கு floo~ எத்தன floor இருக்கு mam அந்த இதுல? Okay lift available ஆ இருக்கா mam? ஒ okay mam இப்போ any emergency எங்களால contact பண்ண முடியலேன்ன line landline வச்சிருகிங்களா mam இல்லன emergency